பி_எச்_ஐ_எம்_யு_பி_ஐ னு வச்சிருக்கிறாங்க ஸ்கேன் பண்றதுக்காக.

சைடுல வந்து பிரிட்ஜ்ஜெல்லா வெச்சிருக்காங்க பிரிட்ஜ்ல வந்து வாட்டர் பாட்டல் ஜூஸ் பாட்டல்லெல்லா இருக்குது.

எம்_எஸ் சேரிஸ்னு எழுதி இருக்குது கீழ வந்து ஆட்டோ பைக்ஸ் ஸ்கூட்டி எல்லா போய்ட்ருக்குது.

இது வந்து ஒரு கார் வொர்க்ஷாப்பு இங்க முன்னால வந்து பிளாக் கலர்ல ஒரு கார் நிக்கிது.

இது வந்து ஒரு ஃபேன்சி ஷாப்பு இந்த ஷாப்ல வந்து நறைய புக்ஸ் நோட்ஸ்ஸல்லா வெச்சிருக்குறாங்க.

இந்த பில்டிங் வந்து சைடுலலா வந்து ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

மேல வந்து ஒயிட் கலர் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்றாங்க.

இது வந்து ஒரு ஏர்போர்ட்டு இங்க வந்து ஏரோப்ளேன் நிக்கிது.

ஒயிட் கலர் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

பின்னால வந்து ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் வந்து ஒய்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்குறாங்க.

கம்பவுண்ட் வந்து எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கறாங்க.

கம்பி வெச்சு மேல வந்து ஷெட்டு போட்ருக்குறாங்க அந்த ஷெட்டு வந்து ஒயிட் கலர்ல இருக்குது இந்த கம்பிக்கெல்லா வந்து ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

இந்த ஷீட் வந்து ப்ளூ ஒயிட் கலர் ஷீட் போட்ருக்காங்க.

அண்ட் வந்து ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இருக்குது ஒரு பௌல் இருக்குது ஒரு பௌல்ல வந்து கிரீன் கலர்ல வச்சுருக்கறாங்க.

முன்னால வந்து ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது.

இது வந்து ஒரு ஃபிளவர் பாட் ஷாப்பு இங்கெல்லா வந்து நெறையா செடி எல்லா வச்சிருக்கறாங்க.

முன்னால வந்து ஒரு பைக்கு நிக்கிது கிரீன் கலர்ல .

இது வந்து ஒரு கிரௌண்ட் மார்ருக்குது. கிழல்லா வந்து நெறைய செடி எல்லா இருக்குது பச்ச கலர்ல .

மேல வந்து ஒரு ஃபேன் இருக்கு அந்த ஃபேன் பிளாக் கலர்ல இருக்குது இந்த பில்டிங் ஃபுல்லா உள்ள வந்து ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

கிளி வந்து அந்த குச்சி மேல உக்காந்துட்ருக்கு.

இது வந்து ஒரு சலூன் ஷாப்பு இந்த ஷாப்புல வந்து ஒரு சேர்ல வந்து கட்டிங் பன்றக்காக ஒருத்தர் உக்கான்ட்ருக்கறாரு.

ரெட் கலர்ல ஒரு போர்டு வெச்சுருக்காங்க. அந்த போர்டுல வந்து விசாலம் சூப்பர் மார்க்கெட்னு இங்கிலீஷ்ல எழுதிருக்கறாங்க.

இங்க வந்து நறைய ஜென்ஸலா நடந்து போயிட்டுக்குறாங்க.

பில்லர் மாற போட்ருக்குறாங்க அந்த பில்லர் வந்து எல்லோ கலர்ல இருக்குது.

சைடுல வந்து பிளாக் கலர்ல ஒரு பெரிய கல்லு மாருக்குது.

கல்லு எல்லா வந்து நெறைய இருக்கு அதுல ஒரு சந்துல வந்து ரெண்டு பேர் நின்னுட்ருக்குறாங்க.